இதுல ஒரு பெரிய ஜிம் இருக்கு.

பேக் சைடுல ஒரு பேனர் இருக்கு.

இந்த கடையில நெறையா திங்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க.

இதுல லைனா செடிங்க நட்டு வச்சிருக்காங்க.

இந்த பில்டிங் ரெண்டு ஃப்ளோரா இருக்கு.

கீழ கொஞ்சம் கார்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு பெரிய பேனர் இருக்கு.

கீழ ஒரு ஒய்ட் கலர் கார் பார்க் பண்ணிருக்காங்க.

அந்த பில்டிங்க சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

அவருக்கு பக்கத்துல மூணு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு.

பேக் சைடுல ஃபுல்லா கர்டைன் போட்ருக்காங்க.

சைட்ல ஒரு பெரிய எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு.

இந்த பிளேஸ்ல ஒரு குட்டி பாலம் இருக்கு.

கொஞ்சம் பேரு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க.

இந்த எடத்தில எல்லாரும் தலைல துணி போட்டுருக்காங்க.

இந்த பில்டிங்க்கு கொஞ்சம் ஃபிளவர்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

அந்த எடத்த சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

ரேக்ல இருக்குற கவருங்கள்ல லேபிள் ஒட்டிருக்கு.

இங்க இருக்கிற என்ட்ரன்ஸ்ல சைட்ல நறைய பூச்செடி வெச்சிருக்காங்க.

சைடுல கொஞ்சம் ஸ்னாக்ஸ் ஐட்டம் ஹேங் பண்ணிருக்காங்க.